எல்லா ஆண்களுமே சந்தன கலர்ல ஜிப்பா போட்டிருக்காவ.

காம்பொண்டுக்கா மேல ஒரு லைட் ஒன்னு மாட்டி வச்சிருக்கியாவ.

தரையில எல்லாமே இன்டெர் லாக் போட்டுட்டு இருக்காங்க.

பலூனுக்கு கலர பார்த்தீங்கன்னா வெள்ளை சிவப்பு மஞ்சள் நீளம் அப்படின்னு பல கலர்லயும் இருக்குது.

ரோட்டுக்கு ரெண்டு பக்கத்திலயுமே நெறைய மரங்கள் நிக்குது.

மூணு டேபிள் இந்த ரூம்ல இருக்குது.

இங்க ஒரு சைடு சுவரு நீல கலர் பெயிண்டு ஒரு சைடு சுவர்ல்ல ஆரஞ்சு பெயிண்டும் அடிச்சிருக்கியாவ.

கொஞ்ஜோ டாய்ஸ்சு தொங்க விடவும் செய்திருக்கியாவெ.

உள்ளாள ஒரு பெரிய செல ஒன்னு இருக்குது.

செலைக்கு முன்னால ரெண்டு பக்கமும் நறைய செடிகள் அழகாக நட்டு வச்சிருக்காவ.

இந்த கடையில ஆஸ்பெக்டாஸ் சீட் போட்டிருக்கியாவ.

இந்த ரூமோட தரையில பச்சை கலர் மேட் விரிச்சி இருக்காக.

வானத்துல மேகோ ஆங்காங்கே கொஞ்ச கொஞ்சமா தெரியுது.

கடலுக்கு ஒரு பக்கத்துல ஒரு ரோடும் போயிட்டு இருக்குது.

இங்க நறைய தென்ன மரங்கள் காத்துல அசஞ்ச மாதிரி நின்னுட்டு இருக்கு.

மேல்மாடில காங்கிரேட் போட்ற வேலை ஒன்று நடந்துட்டு இருக்குது.

இந்த மகப்பேறு மருத்துவமனை போர்டுக்கு பின்னால ஒரு பெரிய செடி ஒன்னு வளர்ந்து நிக்குது.

டாம்முக்கு ரெண்டு பக்கத்துல நறைய மரங்கள் எல்லாம் நிக்குது.

இது ஒரு மீன்கள் விக்க கூடிய எடம் மாதிரி தெரியுது.

இதுல ரெண்டு பேரு செவப்பு கலர் பனியன் போட்டு இருக்கியாவ.

ரெண்டு பேரும் தலையில சிமெண்ட் சுமந்து கொண்டு போயிட்டு இருக்குனம்.

இந்தக் கூண்ட பாத்தீங்கன்னா சின்ன கம்பியினால பின்னி பின்னி செய்திருக்கியாவ.

ரெண்டு பையங்க கைல வெலக்கு வச்சிட்டு இருக்காய்ங்க.

இந்த மொட்ட மாடில எல்லாருமே யோகா செய்துட்டு இருக்கியாவ.

கடைக்குள்ளால ரெண்டு பக்கத்துலயும் அழகா ரேக் செட் பண்ணி அதுல எல்லா பொருட்களையும் அழகா அடுக்கி வச்சிருக்கியாங்க.

இந்த பில்டிங் வரான் டயலாக் ரெண்டு ஆம்பளைங்க நின்னுட்டு இருக்காங்க.

இங்க ஒரு பெரிய கோயில் ஒன்னு கட்டிட்டு இருக்காவ.

இந்தக் கோயில சுத்தி நெறைய பேர் வேலை செய்துட்டு நிக்கிறாங்க.